பெர்ல் ல் Commentகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலிக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் பெர்ல் ல் Commentகள் குறித்த கற்போம் நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 இயங்குதளம் மற்றும் பெர்ல் 5142 அதாவது பெர்ல் தொகுப்பு 5 பதிப்பு 14 மற்றும் துணைப்பதிப்பு 2 கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டர் ஐயும் பயன்படுத்துகிறேன்
உங்களுக்கு விருப்பமான எந்த டெக்ஸ்ட் editorஐயும் பயன்படுத்தலாம்
பெர்ல் ல் கம்பைல் செய்தல் இயக்குதல் மற்றும் Variableகள் குறித்த அடிப்படை அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும் இல்லையெனில் அதற்கான ஸ்போகன் டுடோரியல்களை ஸ்போகன் டுடோரியல் தளத்தில் காணவும்
பெர்ல் ல் கோடு ன் ஒரு பகுதியை கமெண்ட் செய்வதை இரு வழிகளில் செய்யலாம் ஒரு வரி பல வரி பயனர் கோடு ன் ஒரு வரியை கமெண்ட் செய்ய விரும்பும்போது அல்லது கோடு ன் ஒரு பகுதி செய்யும் வேலையை விளக்க ஒரு வரி டெக்ஸ்ட் ஐ சேர்க்க இந்த வகை கமெண்ட் பயன்படுகிறது இந்த வகை கமெண்ட் குறியுடன் ஆரம்பிக்கிறது
இதோ செயல்விளக்கம்
டெக்ஸ்ட் எடிட்டர் ல் ஒரு புது பைல் ஐ திறப்போம்
டெர்மினலை திறந்து டைப் செய்க கெடிட் கமெண்ட்ஸ் டாட் பிஎல் ஸ்பேஸ் டெர்மினலில் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஐ விடுவிக்க ஆம்பர்சாண்ட் பயன்படுகிறது என்பதை மீண்டும் நினைவுகொள்க எண்டரை அழுத்துக
இப்போது பின்வரும் commandகளை டைப் செய்க
ஹாஷ் டிக்ளேரிங் கவுண்ட் வேரியபிள் எண்டரை அழுத்துக டாலர் கவுண்ட் ஸ்பேஸ் எக்குவல் டோ ஸ்பேஸ் 1 செமிகோலன் எண்டரை அழுத்துக பிரின்ட் ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள்களில் கவுண்ட் இஸ் டாலர் கவுண்ட் ஸ்லாஷ் ந் செமிகோலன் ஸ்பேஸ் ஹாஷ் பிரின்ட்ஸ் கவுண்ட் இஸ் 1 இப்போது சிடிஎல்ஆர் ஸ் ஐ அழுத்தி இந்த பைல் ஐ சேமித்து இந்தPerl ஸ்கிரிப்ட் ஐ இயக்கலாம்
டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க பெர்ல் ஹைபன் சி கமெண்ட்ஸ் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக இது சின்டாக்ஸ் பிழை ஏதும் இல்லை என சொல்கிறது இப்போது டைப் செய்க பெர்ல் கமெண்ட்ஸ் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக இது கவுண்ட் இஸ் 1 என்ற வெளியீட்டை காட்டும் கெடிட் க்கு வருவோம்
கெடிட் ல் முதல் வரிக்கு சென்று எண்டரை அழுத்துக
மீண்டும் முதல் வரிக்கு சென்று பின்வரும் கமாண்ட் ஐ டைப் செய்க
ஹாஷ் எக்ஸ்கிளமேஷன் மார்க் ஸ்லாஷ் யுஎஸ்ஆர் ஸ்லாஷ் பின் ஸ்லாஷ் பெர்ல் பெர்ல் ல் இந்த வரி ஷெபாங் லைன் எனப்படும்
பெர்ல் ப்ரோகிராமில் இதுவே முதல் வரி ஆகும்
இது பெர்ல் இன்டர்பிரிட்டர் ஐ எங்கு தேட வேண்டிம் என்பதை சொல்கிறது
குறிப்பு ஹாஷ் குறியுடன் இந்த வரி ஆரம்பித்தாலும் பெர்ல் இதை ஒரு வரி கமெண்ட் ஆக கருத்தாது
இப்போது பல வரி commentகள் குறித்துக் காண்போம் இந்த வகை பல வரி கமெண்ட் பின்வருமாறு பயன்படுகிறது பயனர் codeன் ஒரு பகுதியை கமெண்ட் செய்ய விரும்பும் போது அல்லது கோடு ன் ஒரு பகுதியின் விளக்கம் அல்லது பயனை சேர்ப்பதற்கு
இந்த வகை கமெண்ட் எக்குவல் டோ ஹெட் குறியுடன் ஆரம்பித்து எக்குவல் டோ கட் உடன் முடிகிறது கெடிட் க்கு திரும்ப வந்து கமெண்ட்ஸ் டாட் பிஎல் பைல் ல் பின்வருவதை டைப் செய்க பைல் ன் முடிவில் டைப் செய்க எக்குவல் டோ ஹெட் எண்டரை அழுத்துக பிரின்ட் ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள்களில் கவுண்ட் வேரியபிள் இஸ் யூஸ்ட் போர் கவுண்டிங் பர்ப்போஸ் எண்டரை அழுத்துக
எக்குவல் டோ கட் பைல் ஐ சேமித்து மூடி பின் பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்குவோம்
டெர்மினலில் டைப் செய்க பெர்ல் ஹைபன் சி கமெண்ட்ஸ் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக
சின்டாக்ஸ் பிழை ஏதும் இல்லை எனவே அதை இயக்குவோம் பெர்ல் கமெண்ட்ஸ் டாட் பிஎல் முன்புபோலவே அதே வெளியீட்டை அது காட்டுகிறது
கவுண்ட் இஸ் 1 கவுண்ட் வேரியபிள் இஸ் யூஸ்ட் போர் கவுண்டிங் பர்ப்போஸ் என்ற வாக்கியத்தை இது அச்சடிக்கவில்லை ஏனெனில் எக்குவல் டோ ஹெட் மற்றும் எக்குவல் டோ கட் ஐ பயன்படுத்தி அந்த பகுதியை நாம் கமெண்ட் செய்துள்ளோம் head cut அல்லது begin end ஐயும் நீங்கள் பயன்படுத்தலாம் இவை பெர்ல் ல் பயன்படுத்தும் சிறப்பு keywordகள் இல்லை
டோ குறிக்கு முன்னோ ஹெட் கட் பெகின் அல்லது எண்ட் வார்த்தைக்கு பின்னோ இடைவெளிகள் ஏதும் இருக்க கூடாது என்பதை கவனிக்கவும்
மீண்டும் டெர்மினலை திறந்து டைப் செய்க கெடிட் கமெண்ட்செக்ஸாம்பிள் டாட் பிஎல் ஸ்பேஸ் எண்டரை அழுத்தவும்
திரையில் காட்டும் பின்வரும் கமாண்ட் களை டைப் செய்க
இங்கே variableகள் பர்ஸ்ட்னம் மற்றும் செகண்ட்னம் ஐ டிக்ளேர் செய்கிறேன் அவற்றுக்கு சில மதிப்புகளை அசைன் செய்கிறேன்
பின் இங்கே இந்த பகுதியை கமெண்ட் செய்துள்ளேன்
இப்போது இந்த இரு எண்களையும் கூட்டி அந்த மதிப்பை மூன்றாம் வேரியபிள் ஆன அடிஷன் க்கு அசைன் செய்துள்ளேன்
அடுத்து பிரின்ட் கமாண்ட் ஐ பயன்படுத்தி மதிப்பை அச்சடிக்க விரும்புகிறேன்
பைல் ஐ சேமித்து டெர்மினலில் பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்கலாம்
டெர்மினலில் டைப் செய்க பெர்ல் ஹைபன் சி கமெண்ட்செக்ஸாம்பிள் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக சின்டாக்ஸ் பிழை ஏதும் இல்லை எனவே ஸ்கிரிப்ட் ஐ இயக்கலாம் டைப் செய்க பெர்ல் கமெண்ட்செக்ஸாம்பிள் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக இது அடிஷன் இஸ் 30 என்ற வெளியீட்டைக் காட்டும் இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
இதில் பெர்ல் ல் Commentகளை சேர்க்க கற்றோம் ஒரு எண்ணின் இரண்டடுக்கை கண்டுபிடிக்க ஒரு பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ எழுதுக ஒரு வரி கமெண்ட் மற்றும் பல வரி கமெண்ட் ஐ பயன்படுத்தி எழுதப்பட்ட கோடு ன் செயல்பாட்டை விளக்குக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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்